அந்த உள்ள இருக்க சேர்ஸ்ஸு உள்ள இருக்க இது வந்து வுட்டன் கல வுட்டன்ல பண்ணி வெச்சிருக்காங்க. ‌

அதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு சேறு மாதிரி கொஞ்சோ சன் தண்ணி போயிட்டு இருக்கு.

இது வந்து ஒரு ரூம்மு .

இங்க வந்து ரெட் அண்ட் ப்ளூ கலர்ல டேபிள் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

ஜெயின் தங்க மாளிகை ஜெயின் பைனான்ஸ் ப்ரான்ஸ் புரோக்கர்ன்டு ஒரு போர்டு வெச்சிருக்காங்க.

இது ஒரு உட்டன் இமேஜ் .

இந்த இமேஜ்ல வந்துட்டு நெறைய மக்கள் வந்துட்டு ஒரு சில வேலைகள் செய்ற மாதிரி இருக்கு.

கைல வந்துட்டு ரெட் கலர் ஒரு பேண்டேஜ் போட்ருக்காரு.

கை வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அதோட ரிஃப்லெக்ஷன் வந்துட்டு ஓஷென் மாதிரி.

இது ஆப் கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்கு .

அ பக்கத்துல வந்துட்டு ஒரு கார் வந்துட்டு நிக்கிறத காமிக்கிறாங்க.

ஒரு கிரீன் கலர் கொடைக்கு கீழ ஒர்த்தரு கீ சேர்ல உக்காந்துட்ருக்காரு.

இந்த செட்டப் பாத்தா இது வந்துட்டு ஒரு டீ ஸ்டால் மாதிரி இருக்கு.

கிளவுட்ஸ் வந்து கிளியரா ஒரு பக்கம் ஒயிட்டா ஒரு பக்கம் டார்க்காருக்கு .

ஆ ஆப்போசிட்ல வந்து ரெட் கலர்ரு பாக்ஸ் பொட்டு ஒரு பாத்வே இருக்குது.

அந்த ஷாப்புக்கு மேல பாத்தீங்னா ஒரு ரெட் கலர் பாக்ஸ் வச்சுருக்காங்க.

அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்துட்டு ஒரு அ லாரி நிக்குது.

ஒரு ப்ளூ கலர் சேர் வந்து டேபிள் பின்னாடி வச்சிருக்காங்க.

இது இந்தியால இருக்க ஒரு ஷாப் மாதிரி இருக்குது.

இது பக்கத்துலயே ஒரு பார் இருக்குற மாரி ஒரு போடிருக்கு .

சில ஃபிஷ் வந்திட்டு வெட்டி வெச்சிருக்காங்க.

அது இல்லாம அது கீழல்லா அதோட ஸ்பேனர்ஸு ஸ்குரூஸ்ஸு அதுக்கு வேண்டிய பொருள் எல்லா அங்க சுத்தி வெச்சிருக்காங்க.

அதுக்கு பக்கத்துல பாத்தா ஸ் தென்ன மரங்களா இருக்கு ஆப்போசிட் சைடுல .

வால்ஸ்ல வந்து சில ஸ்டிக்கர்ஸ்லா போட்டு வெச்சிருக்காங்க.